C ல் இன்ஹெரிடன்ஸ் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது இன்ஹெரிடன்ஸ் இன்ஹெரிடன்ஸ் ன் வகைகள் இதை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் செய்யலாம்
இதை பதிவுசெய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 1110 g கம்பைலர் பதிப்பு 461 இன்ஹெரிடன்ஸ் ன் அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் ஒரு ஆப்ஜெக்ட் மற்றொன்றின் பண்புகளை பெறுவது இன்ஹெரிடன்ஸ் எனப்படுகிறது இது ஏற்கனவே உள்ள ஒரு கிளாஸ் ல் எதையும் மாற்றாமல் அதை திரும்பவும் பயன்படுத்தும் செயல்முறை ஆகும்
இன்ஹெரிடன்ஸ் ன் வகைகள் சிங்கில் லெவல் இன்ஹெரிடன்ஸ் மல்ட்டிபிள் லெவல் இன்ஹெரிடன்ஸ் ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிடன்ஸ் மல்ட்டிலெவல் இன்ஹெரிடன்ஸ் ஹைபிரிட் இன்ஹெரிடன்ஸ் முதலில் பேஸ் கிளாஸ் மற்றும் டெரைவ்ட் கிளாஸ் பற்றி கற்போம் பேஸ் கிளாஸ் அதன் சொந்த பண்புகள் மற்றும் செயல்பாடுகளை கொண்டுள்ளது
இது பேரண்ட் கிளாஸ் எனவும் அழைக்கப்படுகிறது அனைத்து objectகளும் இன்ஹெரிட் செய்யக்கூடிய பொதுவான பண்புகளை இது கொண்டுள்ளது
சைல்ட் கிளாஸ் ஆனது டெரைவ்ட் கிளாஸ் ஆகும் பேஸ் கிளாஸ் ன் பண்புகளையும் செயல்பாடுகளையும் டெரைவ்ட் கிளாஸ் இன்ஹெரிட் செய்கிறது சிங்கில் லெவல் இன்ஹெரிடன்ஸ் பற்றி காண்போம் சிங்கில் லெவல் இன்ஹெரிடன்ஸ் ல் ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் மற்றும் ஒரு டெரைவ்ட் கிளாஸ் தேவைப்படுகிறது
மல்ட்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் மல்ட்டிபிள் இன்ஹெரிடன்ஸ் ல் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேஸ் கிளாஸ் லிருந்து டெரைவ்ட் கிளாஸ் இன்ஹெரிட் செய்கிறது
ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிடன்ஸ் ஹைரார்ச்சிக்கல் இன்ஹெரிடன்ஸ் ல் ஒரு பேஸ் கிளாஸ் லிருந்து பல டெரைவ்ட் classகள் இன்ஹெரிட் செய்கின்றன மல்ட்டிலெவல் இன்ஹெரிடன்ஸ் மல்ட்டிலெவல் இன்ஹெரிடன்ஸ் ல் சப்கிளாஸ் ஆனது மற்ற classகளுக்கு பேஸ் கிளாஸ் போன்று செயல்படும்
ஆண்ட் ஹைபிரிட் இன்ஹெரிடன்ஸ் ஹைபிரிட் இன்ஹெரிடன்ஸ் ல் ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்ஹெரிடன்ஸ் வடிவங்கள் சேர்ந்திருக்கும்
இப்போது சிங்கில் லெவல் இன்ஹெரிடன்ஸ் க்கான ஒரு உதாரணத்தைக் காண்போம் ஏற்கனவே எடிடரில் கோடு ஐ டைப் செய்துவைத்துள்ளேன்
அதை விளக்குகிறேன்
பைல் பெயர் exam inheritcpp என்பதை கவனிக்கவும் இந்த உதாரணம் மாணவரின் பெயர் வரிசை எண் மற்றும் மதிப்பெண்களை காட்டுகிறது இது நம் ஹெடர் பைல் அயோஸ்ட்ரீம் இங்கே ஸ்ட்ட் நேம்ஸ்பேஸ் ஐ பயன்படுத்துகிறோம் இங்கே கிளாஸ் ஸ்டூடென்ட் உள்ளது கிளாஸ் ஸ்டூடென்ட் ன் பிரைவேட் memberகளாக ஒரு இன்டிஜர் வேரியபிள் roll no மற்றும் கேரக்டர் அரே நேம் ஐ கொண்டுள்ளோம்
பங்ஷன் இன்புட் மற்றும் பங்ஷன் டிஸ்ப்ளே ஆகியவை கிளாஸ் ஸ்டூடென்ட் ன் பப்ளிக் functionகளாகும்
மாணவரின் வரிசை எண் மற்றும் பெயரை ஏற்க இங்கே இன்புட் பங்ஷன் ஐ பயன்படுத்துகிறோம்
பின் வரிசை எண் மற்றும் பெயரை காட்ட டிஸ்ப்ளே பங்ஷன் உள்ளது
இங்கே exam inherit என்ற மற்றொரு கிளாஸ் உள்ளது இது டெரைவ்ட் கிளாஸ்
கிளாஸ் ஸ்டூடென்ட் ன் பங்ஷன் மற்றும் dataஐ இது இன்ஹெரிட் செய்கிறது பின் கிளாஸ் exam inherit ன் பிரைவேட் variableகளாக சப்1 சப்2 சப்3 மற்றும் டோட்டல் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் இங்கே பப்ளிக் functionகளாக input exam மற்றும் display exam ஐ கொண்டுள்ளோம் இங்கே கிளாஸ் exam inheritஐ மூடுகிறோம் இப்போது மூன்று பாடங்களின் மதிப்பெண்களை ஏறக input exam பங்ஷன் ஐ பயன்படுத்துகிறோம்
மூன்று பாடங்களின் கூட்டலைக் கணக்கிட display exam பங்ஷன் ஐ இங்கு பயன்படுத்துகிறோம்
பின் மொத்தத்தை அச்சடிக்கிறோம்
இது நம் மெயின் பங்ஷன்
இங்கு கிளாஸ் exam inherit ன் ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஐ உருவாக்குகிறோம் பின் ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஐ பயன்படுத்தி அனைத்து பங்ஷன் களையும் கால் செய்கிறோம் இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
ப்ரோகிராமை இயக்குவோம் Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும்
கம்பைல் செய்ய டைப் செய்க g exam inheritcpp o எக்ஸாம் எண்டரை அழுத்துக டைப் செய்க எக்ஸாம் எண்டரை அழுத்துக இங்கே காட்டப்படும் வெளியீடு Enter ரோல் no 1 ஐ கொடுக்கிறேன் Enter Name ஆர்யா என கொடுக்கிறேன் Enter மார்க்ஸ் ஒஃப் சப்ஜெக்ட்1 60 ஐ கொடுக்கிறேன் சப்ஜெக்ட் 2 க்கு 70 சப்ஜெக் 3 க்கு 80 வெளியீடு காட்டப்படுகிறது ரோல் நோ is 1 நேம் is ஆர்யா டோட்டல் is 210 இப்போது இதே உதாரணத்தில் மல்ட்டிலெவல் இன்ஹெரிடன்ஸ் ஐ காண்போம்
கோடு ஐ ஏற்கனவே வைத்துள்ளேன்
நம் எடிடருக்கு வருவோம்
நம் பைல் பெயர் multilevelசிபிபி என்பதை காண்க இங்கே கிளாஸ் exam inherit ன் பப்ளிக் வேரியபிள் ஆக வேரியபிள் டோட்டல் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம்
ஏனெனில் பிரைவேட் memberகளை டெரைவ்ட் கிளாஸ் மூலம் அணுக முடியாது இங்கே கிரேட் என்ற மற்றொரு கிளாஸ் உள்ளது இது கிளாஸ் exam inherit ஐ இன்ஹெரிட் செய்கிறது கிளாஸ் கிரேட் ஆனது டெரைவ்ட் கிளாஸ் கிளாஸ் exam inherit ஆனது கிளாஸ் கிரேட் க்கான பேஸ் கிளாஸ்
கிளாஸ் exam inherit ன் அனைத்து functionகளும் டேட்டா உம் கிளாஸ் கிரேட் க்கு இன்ஹெரிட் செய்யப்படும்
இங்கே கிளாஸ் கிரேட் ன் பிரைவேட் மெம்பர் ஆக ஏவிஜி ஐயும் பப்ளிக் பங்ஷன் ஆக பங்ஷன் அவரேஜ் ஐயும் டிக்ளேர் செய்துள்ளோம்
பின் இந்த கிளாஸ் ஐ மூடுகிறோம்
இங்கே சராசரியைக் கணக்கிட அவரேஜ் பங்ஷன் ஐ பயன்படுத்துகிறோம்
பின் சராசரியை அச்சடிக்கிறோம் மெயின் பங்ஷன் ன் உள் கிளாஸ் கிரேட் ன் ஒரு ஆப்ஜெக்ட் ஆக ஜிடி ஐ உருவாக்குகிறோம் பின் ஆப்ஜெக்ட் ஜிடி ஐ பயன்படுத்தி அனைத்து functionகளையும் கால் செய்கிறோம்
gdinput input exam டிஸ்ப்ளே display exam மற்றும் அவரேஜ் பங்ஷன்
இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
இப்போது கிளாஸ் கிரேட் ஆனது டெரைவ்ட் கிளாஸ் என்பதை காணலாம் exam inherit ஆனது கிளாஸ் கிரேட் க்கான பேஸ் கிளாஸ் இங்கே கிளாஸ் exam inherit ஆனது டெரைவ்ட் கிளாஸ்
கிளாஸ் ஸ்டூடென்ட் ஆனது கிளாஸ் exam inherit க்கான பேஸ் கிளாஸ் ப்ரோகிராமை இயக்குவோம்
கோம் பாக் டோ ஆர் டெர்மினல்
கம்பைல் செய்ய டைப் செய்க g multilevelசிபிபி o முல் எண்டரை அழுத்துக டைப் செய்க mul எண்டரை அழுத்துக இங்கே காண்பது Enter ரோல் no 2 ஐ கொடுக்கிறேன் Enter Name பிரதம் என கொடுக்கிறேன் Enter மார்க்ஸ் ஒஃப் சப்ஜெக்ட்1 65 ஐ கொடுக்கிறேன் சப்ஜெக்ட்2 க்கு 67 சப்ஜெக்ட்3 க்கு 82 காட்டப்படும் வெளியீடு ரோல் நோ is 2 நேம் is பிரதம் டோட்டல் is 214 மற்றும் அவரேஜ் is 71 இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
நம் slideகளுக்கு வருவோம்
சுருங்கசொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது இன்ஹெரிடன்ஸ் மற்றும் இன்ஹெரிடன்ஸ் ன் வகைகள் பயிற்சியாக ஒரு கிளாஸ் ஷேப் ஐ உருவாக்க ஒரு ப்ரோகிராம் எழுதுக
பின் ஏரியா மற்றும் பெரிமீட்டர் என அந்த கிளாஸ் க்கு இரு functionகளை உருவாக்குக
சதுரம் செவ்வகம் மற்றும் வட்டம் போன்ற பல்வேறு வடிவங்களுக்கு பரப்பளவு மற்றும் சுற்றளவை கண்டறியவும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்